ஹோட்டல் பாக்க ரொம்ப அழகா நீட்டா இருக்கு.

கீழ இருக்கிற கேப்க்கு கம்பி போட்டு தடுப்பு பண்ணிருக்காங்க.

பச்சை போர்டுல வரவேற்பு மையம்னு எழுதி இருக்கு.

தடுப்பு சுவர்ல கம்பி வச்சு டிசைன் செஞ்சுருக்காங்க.

குகை குள்ள போறதுக்கு ஒரு வழி இருக்கு.

சின்ன செடிகள் அங்க இங்கேனு வளந்துருக்கு.

ஆடியன் சுத்தி நின்னு பெர்ஃபோமன்ஸ என்ஜாய் பண்ணிட்ருக்காங்க.

வாட்டர் சப்ளைக்கு நெறைய சின்டெக்ஸ் வெச்சிருக்காங்க.

ரோட்ல வண்டி ஓவர் டேக் பண்ணி போலாம்.

ஷெட்ல தேசிய கொடி மாட்டி வச்சிருக்கு.

இந்த எடத்த சுத்தி நெறையா மரங்கள் இருக்கு.

இந்த ரோட்ல நறைய கடைகள் இருக்கு.

ஒவ்வொரு கட பேர் ஒவ்வொரு கலர்ல எழுதிருக்கு.

பெரிய மரங்கள் டீ தோட்டம் வீடுகள் இருக்கு.

கதவோட ரெண்டு பக்கத்தலையும் டிஸைன் ஸ்டிக்கர் ஒட்டிருக்கு.

ரூம்ல ரெண்டு ஏ_டி_எம் மிஷின் வச்சுருக்காங்க.

நெறையா வெரைட்டில பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் இருக்கு.

எல்லாரு வெள்ள கலர் ட்ரஸ் போட்ருக்காங்க.

தரைக்கு பச்ச கலர் மேட் போட்ருக்காங்க.

ஒரு பொண்ணு அந்த வழியா நடந்து போயிட்ருக்கு.

கண்ணாடி பெட்டிக்குள்ள நெறைய பொருட்கள் அடுக்கி வச்சிருக்கு.